அக்காலத்தில் சோழ நாட்டின் பெரும் பகுதி பல்லவர் வசம் இருந்தது மனம் கொதித்த கொதித்து அதை மீட்கும் முயற்சிகளில் ஆதித்தன் ஈடுபட்டான் பல்லவர் மீதும் படையெடுக்க ஆதித்தன் சோழன் அபராஜித பல்லவனை கொன்று சோழ நாட்டுடன் இணைத்தான் இவனுடைய அதிகாரம் கங்கர் நாட்டிலும் கொங்கு நாட்டிலும் பரவியிருந்து சேர நாட்டுடனும் வேறு அயல்நாடுகளுடன் நட்புறவை பேணி வந்த சோழர்களை உயர்நிலைக்கு கொண்டு வந்தான் முதலாம் பராந்தக சோழன் கிபி தொள்ளாயிரத்தி ஏழு ஏழிலிருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கிபி எட்டு தொள்ளாயிரத்தி ஏழில் முதலாம் ஆதித்த சோழனை அடுத்து அரசனானவன் பராந்தக சோழன் இக்காலத்து சோழ பேரரசு வடக்~ வடக்கே காளத்தி முதல் தெற்கே காவிரி வரை பரவி இருந்த இவன் போர் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டான் பாண்டியர்களுடன் போரிட்டு மதுரையை கைப்பற்றி கன்னியாகுமரி வரை பரந்த பாண்டிய நாட்டை சோழ நாட்டுடன் இணைத்துக் கொண்டான் உலக வரலாற்றில் முதன் முதலில் குடியுரிமை பெற்று வாக்குச்சீட்டு ஆகியவற்றை அறிமுகம் செய்தவன் இவனே ஆவான் இவன் காலத்தில் குடவோலை முறையில் கிராமசபை உறுப்பினர் கிராம சபைகளை தேர்ந்தெடுக்கும் முறை அமைக்கும் முறை கிராம ஆட்சி முறை பற்றிய விவரங்களை உத்திரமேரூரிலும் வேறு சில ஊர்களில் உள்ள கல்வெட்டுகள் புலப்படுத்துகின்றன இவன் காலத்துக்கு பின்னால் சோழர் ஆட்சி முந்நூறு ஆண்டுகள் வரை தொடர்ந்தது கண்டராதித்ய சோழன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்திலிருந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பிற்காலத்தில் இராட்டிரகூ~கூடருடன் ஏற்பட்ட போரில் அவனது மகன் இராசாதித்தார் இறந்ததை தொடர்ந்து சோழநாட்டின் விரிவு வேகம் தணிய தொ~ தொடங்கியது இராட்டிரகூடர்கள் சோழ நாட்டின் சில பகுதிகளைக் கைப்பற்றிக் கொண்டனர் பராந்தக சோழனின் இயலாமையிலோ வேறு காரணங்களிலோ அவன் உயிருடன் இருந்த~ இருந்தபோதே அவனது மகன் கண்டராதித்தன் கிபி தொள்ளாயிரத்து ஐம்பதில் சோழ மன்னனாக பட்டம் சூட்டிக்கொண்டார் ஆனாலும் இவனது ஆட்சியில் குறுகிய காலமே நிலைத்தது இவன் காலத்தில் இராட்டிரகூடர் சோழ நாட்டு வடபகுதிகளை கைப்பற்றிக் கொள்ள பாண்டியர்களும் சோழரும் கட்டுப்பாட்டை ஏற்க விட்டனர் சிவபக்தன் கண்டராதித்தன் பாடிய பாடல்கள் ஒன்பதாம் திருமுறை திருமுறையில் இடம் பெற்றுள்ளன இவன் மனைவி செம்பியன் மாதேவி எடுத்த கோவிலுக்கு கோயில்கள் சோழ நாட்டில் இன்றும் பல உள்ளன இவன் காலத்தில் தொண்டை மண்டலம் முழுவதும் இராட்டிரகூடர்கள் ஆட்சிக்கு அரிஞ்சய சோழன் கிபி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலிருந்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று கண்டராதித்தினை அடுத்து அவன் தம்பி அருஞ்செயன் அரிஞ்சயன் சோழ அரசன் ஆனான் முதலாம் பராந்தக சோழனின் மூத்த மகனான இராசாதித்தன் திருக்கோவிலூரில் இராட்டிரகூட மன்னனை எதிர்க்க படையுடன் தங்கியிருந்த போது அவனுக்கு துணை புரிய இவனும் தங்கியிருந்த சிறப்புடையவன் இராட்டிரகூடன் கைப்பற்றிய தொண்டை நாட்டை தன் மீட்க முயற்சிக்க செய்தான் இடையில் சிறிது காலமே ஆட்சி புரிந்த அரிஞ்சய சோழனும் குறுகிய காலத்தில் போரில் மடிந்தான் சுந்தர சோழன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு

சுந்தர சோழன் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் பகைவர் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டான் ஆதித்த கரிகாலன் பேரிழப்பால் சுந்தர சோழன் தன் இறுதி நாட்களில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார் பாண்டியர் தலை கொண்ட கரிகால சோழனை கொலை செய்த குற்றத்திற்காக சிலருடன் சொத்துக்களை பறிமுதல் செய்து விற்கும் பணியில் மன்னன் கட்டளைப்படி திருவீர நாராயணன் சர்வதே~ சதுர்வேத மங்கள சபை மேற்கொண்டதாக ராசகேசரி இரண்டாம் ஆண்டு உடையார்குடி கல்வெட்டு கூறுகிறது இரண்டாம் ஆதித்தன் ஒரு சதியின் மூலம் கொள்ளை கொலை செய்யப்பட்டான் என்பது இந்த கல்வெட்டால் தெளிவாகிறது அன்பில் என்னும் ஊரை சேர்ந்த அநிருத்த பிரம்மா திரசன் என்பவன் இவனுக்கு அமைச்சராய் இருந்தவன் கருணாகரமங்கலம் என்ற ஊரினை இறையிலியாக அவனுக்கு அளித்த செப்பேடுகள் அன்பில் செப்பேடுகளாகும் உத்தம சோழன் கிபி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கிபி தொள்ளாயிரத்தி எழுபது சுந்~ சுந்தர சோழன் இறந்த பின்பு அவன் மகன் ராசன் ராசராசன் மன்னனாகவில்லை கண்டராதித்தனின் மகனும் ராசராசனின் சிறிய தந்தையுமாகிய உத்தம சோழன் அரசுரிமை பெற்றான் இவனுக்கு முன்னதாகவே கிடைத்திருக்க வேண்டிய அரசுரிமை நீண்ட காலம் மறுக்கப்பட்டிருந்ததாகவும் வேறு சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இவர் காலத்தில் நாடு அமைதியுடன் இருந்தது உத்தம சோழனின் செப்பேட்டிலிருந்து அக்கால வரிவடிவில் இருந்த தமிழ் எழுத்துக்கள் தன்மையை அறியலாம் புலி உருவம் பொறித்த உத்தம சோழன் என்ற கிரந்த எழுத்துக்களை தாங்கிய நாணயம் இவன் காலத்து வரலாற்று சான்றாகும் ராசராச சோழன்

இவனுக்கு அருள்மொழிவர்மன் ரி~ ரிஷிவர்மன் என்று பெயர்கள் வழங்கப்பட்டதாக அழகர் கோவில் கல்வெட்டுகள் இருந்து அறியப்படுகிறது இவன் காலத்தில் சோழ நாட்டின் வலிமை பெருங்கி~ பெருகியது நான்கு பக்கங்களிலும் சோழ நாட்டு எல்லைகள் விரிந்திருந்தன காந்தளூர்ச் சாலை இவற்றிற்காக ராசராசன் நடத்திய போர்கள் பல சேரர் பாண்டியர் சிங்களவர் ஒன்று கூடி காந்தளூர்ச் சாலை என்ற இடத்தில் சோழரை எதிர்த்தனர் இப்போது சேர மன்னன் பாசுகர ரவிவர்மனை தோற்கடித்தான் சேர மன்னனுடைய க~ சேர மன்னனுடைய கப்பற்படையை அழித்து உதகை விழிஞம் ஆகிய பகுதி~ பகுதிகளையும் வென்றான் இப்போரில் சேரருக்கு உதவுவதற்காக சென்ற பாண்டிய மன்னன் அம~ அமரபுயங்க பாண்டியனை வென்று இவர்களுக்கு உதவிய இலங்கை மீதும் படை நடத்தி அதன் தலைநகரை கைப்பற்றினான் இலங்கை தீவின் வடபகுதி சோழ நாட்டுடன் இணைக்கப்பட்டது கொல்லம் சென்று சேரனுடன் இரண்டாவது முறை போர் புரிந்து சேரநாட்டின் எஞ்சிய பகுதிகளையும் வென்றான் கங்கபாடி நுள~ நுளம்பாடி சோழநாட்டு வடக்கிலும் கங்கர்களை தோற்கடித்து கங்கம்பாடியை தென்பகுதியும் சேலம் மாவட்டத்தில் வடப்பகுதியும் அடங்கிய நாடு கைப்பற்றினான் தலைகாட்டை தலைநகரை கொண்ட கங்கர்கள் நாட்டை ஆண்டனர் மைசூர் நாட்டின் கீழ் பகுதியில் பல்~ பல்லாரி மாவட்டமும் கொண்ட நுளம்பாடியை பல்லவர்கள் வாசம் வம்~ வம்சத்துக்குரிய நுளம்பரகளுடன் போரில் வென்று இப்பகுதியை கைப்பற்றினான் இப்போர்களில் தலைமை ஏற்று நடத்தியவன் ராசராசனின் மகனான முதலாம் ராஜேந்திரன் ஆம் சாளுக்கிய நாட்டின் மீது படையெடுத்து அதனை கைப்பற்றி கைப்பற்றினான் துளுவர் கொங்கணர் தெலுங்கர் இராட்டிரகூடர் ஆகியோரை வென்று

திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் புகழ்கின்றன அப்போது ஐந்தாம் மகிந்தன் இலங்கை வே~ வேந்தனாக இருந்தார் சோழ நாட்டு மண்டலங்களில்

பொலன்னருவை ஈழத்தின் புதிய தலைநக~ நக~ நகராயிற்று இங்குள்ள ஒரு பௌத்த விகாரியின் பெயர் ராசராச பெரும்பள்ளி பெரும்பள்ளி இலங்கையின் தலைநகராக திகழ்ந்த அனுராதபுரம் போரில் அழிந்தது சனநாத மங்கலம் என்று புதிய பெயர் சூட்டப்பட்டு ராசராச சோழ மன்னன் மன்னனின் பெயரில் இது இருபது இருப்பது குறிப்பிடத்தக்கது

கற்றளி எடுத்தான் ஈழ மண்டலத்தில் உள்ள சில ஊர்களை தஞ்சை பெருவுடையார் ஆலயத்திற்கு நிவந்தமாக அளிப்பதை கல்வெட்டுகள் கூறுகின்றன சிறந்த கப்பற்படையை பெற்றிருந்த ராச~ ராசராசன் தெற்கில் ஈழத்தின்மீது மட்டுமின்றி இந்தியாவின் மேற்கு கரைக்கும் அப்பால் அரபிக் கடலிலும் முந்நீர் பழந்தீவு எனவும் லட்சத்தீவுகள் மீதும் கிழக்குப் பகுதியில் தென்கிழக்காசிய பகுதியிலும் கடாரத்தின் மீதும் படையெடுத்து இவன் காலத்திய செப்பேடு ஒன்று தெரிவிக்கிறது முதலாம் ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்தி பண்ணிரெண்டில் இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு ராசராசன் காலத்தில் இளவரசனாக பட்டம் சூட்டப்பெற்றவன் ராஜேந்திர சோழன் ராசராசரின் மறைவிக்குப்பின் ஆயிரத்தி பன்னடா~ அவனது மகனாக ராஜேந்திர சோழன் மகன் மகன் மன்னனானான் ஏற்கனவே தந்தையோடு போர் நிர்வாகத்திலும் ஈடுபட்ட அனுபவமும் திறனும் பெற்றிருந்த ராஜேந்திரன் ஆளுமை கொண்டவனாக விளங்கினான் இவனது ஆட்சியில் தற்போது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மாநிலங்களையும் மைசூர் நாட்டின் ஒரு பகுதியும் ஈழ நாட்டையும் உள்ளடக்கிய இருந்து சோழநா~ சோழநாடு மேலும் விரிவடைந்தது சேரநாட்டின் மீது படையெடுத்தாலும் அரசனாக பசுகர பாசுகர ரவிவர்மனை அகற்றிவிட்டு அந்நாட்டை சோழரின் நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தான் ஈழநாட்டின் மீது படையெடுத்து முழு நாட்டையும் கைப்பற்றியதுடன் தப்பி ஓடிய பாண்டியன் இலங்கையில் மறைத்து வைத்திருந்த பாண்டிய நாட்டு மணிமுடியையும் செங்கோலையும் மீட்டு வந்தான் வடக்கு எல்லையில் சாளக்கியர்கள் கலிங்கர்களுடன் ஓட்ட விசய~யர்களுடனும் சேர்ந்து கொண்டு சோழரை எதிர்த்தனர் இதனால் சோழர் படைகள் வடநாடு நோக்கி சென்றன சாளக்கியர்கள் கலிங்கர்கள் ஓட்ட விசயர் ஆகியோர்களை ஆகியோர்களையும் பல சிற்றசர்களையும் வென்று வங்காள நாட்டையும் சோழர்படை தோற்கடித்து சோழர் கைப்பற்றியிருந்த இடங்களில் அடிக்கடி கிளர்ச்சிகளை ஏற்பட்டதாலும் வடக்கு எல்லையில் சாளுக்கியரின் தொல்லைகள் தொடர்ந்து வந்ததாலும் ராஜேந்திரனின் ஆட்சிக் காலத்தில் பெரும்பகுதி போர் நிறை~ நிறைந்திருந்தது வடநாட்டை வென்று பெற்~ பெற்ற கங்கை நீரை தமிழகத்திற்கு கொண்டு வந்~ நினைவாக கங்கை கொண்ட சோழ சோழிச்சுரம் எண்ணும் நகரை ஏற்படுத்தினான் இங்கு தஞ்சை பெருவுடையார் கோவிலை போலவே கட்டப்பட்ட கோவில் சிற்பக்கலையின் பெருமிதத்தை விளங்குகிறது தனது வெற்றியின் நினைவாக இன்று சோழன் சோழ கங்கம் என்ற பெயரின் ஏரியினை வெட்ட செய்தான் என்று செப்பேடுகள் கூறுகின்றன இவன் காலத்தில் பாதுகாப்பு நோக்கங்களாக ~ளாக நாட்டின் தலைநகரம் தஞ்சையில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றப்பட்டது தன் போரில் வென்ற நாடுகள் அரச குமாரர்களுக்கு தலைவர் தலைவர்களாக்கி ஆட்சியை திரும்பு படப் புரியும் முறையில் முதலில்

தென் பகுதிகளான ஈழம் பாண்டியநாடு சேரநாடு ஆகிய இடங்களில் கிளர்ச்சிகள் தீவிரம் அடையத் தொடங்கின எனினும் அவற்றில் அவன் அடக்~ அவன் அடக்கினான் சாளுக்கியர்கள் தொல்லைகள் அடக்குவதற்காக அங்கேயும் சென்று போர் புரிந்தான் சோழர்கள் இறுதிவரை வெற்றியை பெற்றனராயினும் கொப்பம் என்னுமிடத்தில் நடைபெற்ற சண்டையொன்றில் ராஜேந்திர ராசாதி ராசன் இறந்தான் இரண்டாம் ராஜேந்திரன் இவனைத் தொடர்ந்து அவன் தம்பி ராஜேந்திரன் அரியணை பெயருடன்

படை நடத்தி பகைவர்களை வென்றான் இவனது மகள் மதுராந்தகி பிற்காலத்து குலோத்துங்கன் என்று அழைக்கப்பட்ட ராஜேந்திரனுக்கு மணம் முடித்து வைக்கப்பட்டாள் இவள் தஞ்சை பெரிய கோவில் ராசு~ ராசேசுவர நாடகம் நடந்த ஆண்டுக்கு நூத்தி இருபது காலம் செல் நிவந்தமாக அளித்ததாக கல்வெட்டு கூறுகிறது பிற மன்னர்கள் இவனுக்கு பின்னர் இவனது தம்பி வீர ராஜேந்திரனும் பின்னர் அவன் மகனாக ஆதி ராஜேந்திரனும் வருக வந்து~ வந்தனர் ஆதிராசேந்திரன் அரசனான சில மாதங்களிலே நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டதாகச் சொல்லப்படுகிறது சந்ததி இல்லாமலேயே ஆதிராசேந்திரன் இறந்து போனதால் தந்தை வழி சாளுக்கிய தாய்வழி சோழர் மரபில் வந்த இளவரசன் ஒருவன் குலோத்துங்கன் சோழ பேரரசின் மாமன்னன் மன்னனா~ இது பிற்கால சோழர் மரபுவழியை நிறுவிய விசயாலய சோழனின் நேரடி வாரிசுகள் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி சாளுக்கிய சோழர்கள் குலோ~ முதலாம் குலோத்துங்கன் கிபி ஆயிரத்தி எழுபதிலிருந்து ஆயிரத்தி நூத்தி இருபது ராஜராஜ சோழனின் தமக்கையான குந்தவையின் மகனும் மகளுக்கும் முதலாம் ராஜேந்திரனின் மகள் அம்மாங்கா தேவிக்கும் பிறந்தவன் குலோத்துங்கன்

அரசனில்லாது சோழநாடு தவித்த போதே அரசனாகி ஐம்பது ஆண்டுகள் சோழநாடு சிதையாமல் காத்தவன் முதலாம் குலோத்துங்க சோழன் முதலாம் குலோத்துங்கனுடைய காலமும் பெரும் கிளர்ச்சிகளை கொண்டு கால பகுதியாகவே அமைந்து பாண்டிய நாட்டிலும் சேர நாட்டிலும் படை நடத்தி கிளர்ச்சிகளை அடக்க வேண்டி இருந்தது வட பகுதிகளில் போர் ஓய்ந்தபாடில்லை எனினும் ஈழநாட்டில் விஜயபாகு என்பவன் சோழருடன் போரிட்டு நிலவிய சோழர் ஆட்சி அங்கிருந்து அகற்றப்பட்டது சோழநாட்டின் பிற பகுதிகளில்

பயனற்ற போரை ஒதுக்கினார் ராஜராஜ சோழன் கைப்பற்றி நாடுகள் அந்நாட்டு மன்னர்களின் முயற்சியாலும் குலோத்துங்கன் அமைதி கொள்கையாலும் சோழர் கையை விட்டு நழுவின குலோத்துங்கனின் இறுதி காலத்தில் தெற்கிலிருந்து வடக்கிலிருந்தும் பிரச்சனைகள் உருவாகின சோழப்பரசு ஆட்டம் காணும் நிலை ஏற்பட்டது வடக்கிலிருந்து படையெடுப்புகள் சோழநாட்டிற்கு பெரும் சேதத்தை விளைவித்தன வெளிநாட்டுத் தொடர்புகள் முதலாம் ராசராசனும் உம் முதலாம் ராசேந்திரன் காலங்களில் சீன நாட்டுடன் சோழ நாட்டிற்கு தொடர்பு இருந்தது குலோத்துங்கனும் உம் தன் ஆட்சிக் காலத்தில் வணிகத் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வந்த எழுபத்தி இரண்டு பேர் கலங்கரையை ஒரு தூதுக்குழுவை சீனத்திற்கு அனுப்பி வைத்தான் மேலும் கடாரம் சுமத்திரா போன்ற தீவுகளுடனும் வணிகத் தொடர்பு கொண்டிருந்தான் குலோத்துங்கன் சோழனின் ஆட்சியின் போது வரியை நீக்கினான் எனவே சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்பட்டான் ராசராசனின் ஆட்சிக்குப் பின் இவனது ஆட்சிக் காலத்தில் சோழநாடு முழுவதும் உம் அளக்கும் பணி தொடங்கிய இரு ஆண்டுகளில் முடிவுற்றது நீளமான அந்த செயல் இவனது ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த மற்றொரு சிறப்பான செயல் ஆகும் இவன் சைவ சமயத்தை சேர்ந்தவனாக இருந்தபோதும் வைணவ சமண பௌத்த சமயங்களிலும் ஆதரித்ததாக கல்வெட்டு கூறுகின்றன குலோத்துங்கனது அவைகளை புலவராகத் திகழ்ந்தவர் ஜெயங்கொண்டார் இவர் குலோத்துங்கனின் கலிங்க வெற்றியை புகழ்ந்து கலிங்கத்துப் பரணி இயற்றினார் சோழப் பேரரசன் வீழ்ச்சி முதலாம் குலோத்துங்கனுக்கு பின்னர் அவனது மகனாக விக்ரம சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராசராசன் இரண்டாம் ராசாதி ராசன் மூன்றாம் குலோத்துங்கன் ஆகிய வரிசையில் சோழநாட்டை ஆண்டனர் இக்காலத்தை சோழர் தொடர்ந்து வலிமை இழந்து வந்தனர் நாட்டின் வடக்கில் ஓய்சளார்களின் செல்வாக்கு உயர்ந்தது குறுநில மன்னர்கள் ஆதிக்கம் பெற நேரம் பார்த்திருந்தனர் தெற்கே பாண்டியர்கள் வலிமை பெற~ பெறலாயினர் உள்நாட்டு குழப்பங்கள் விளைந்தன ஆயிரத்தி இருநூத்தி பதினாறில் ஆட்சிக்கு வந்த மூன்றாம் ராசராசன் காலத்தில் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் தலைமையில் பாண்டியர்கள் கங்கைகொண்ட சோழபுரம் மீது படை~ அதனை கைப்பற்றிக் கொண்டனர் எனினும் சோழர்களுக்கு ஆதரவாக போசள மன்னனான இரண்டாம் நரசிம்ம~ சோழ நாட்டில் புகுந்து பாண்டியர்களை தோற்கடித்து மன்னனை காப்பாற்றினார். மூன்றாம் ராசராசனுக்கு பின்னர் கிபி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறில் மூன்றாவது ராஜேந்திர மன்னனால் மன்னனானான் இவன் காலத்தில் வலிமை பெற்ற பாண்டியர்கள் சோழர்களை என்று அவர்களை சிற்றர்கள் நிலைக்கு தாத்தினர் மூ~ மூன்றாம் ராசராசனுடன் பிற்கால சோழரின் பெருமை மங்கி போயிருந்தது சோழனின் அரசப்பட்டி விசயாலய சோழன் ஆதித்த சோழன் முதலாம் அரிஞ்சய சோழன் இரண்டாம் பராந்தக சோழன் ஆதித்த கரிகாலன் உத்தம சோழன் முதலாம் இராசராச சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராசாதிராச சோழன் இரண்டாம் ராசாதிராச சோழன் வீரராசேந்திர சோழன் ஆதிராசேந்திர சோழன் முதலாம் குலோத்துங்கன் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் ராசாராசா சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் ராசாதிராச சோழன் மூன்றாம் ராசராச சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் சோழநாடு தமிழ் மரபுகளின் படி பண்டைய சோழநாடு

அதன் கிளை ஆறுகளுமே சோழ நாட்டின் நிலத்தில் தோற்றத்தின் முக்கியமான அம்சங்கள் பொன்னி வரும் பொன்னி என்றும் அழைக்கப்படுகின்ற காவிரி ஆற்றில் சோழநாட்டின் சிறப்பான இடம் இருந்தது ஆண்டுதோறும் பொய்க்காது பெருகும் காவிரி வெள்ளம் சோழநாட்டு மக்களுக்கு ஒரு விழாவுக்கான ஏத்துகளில் ஒன்றாக இருந்தது ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டிருந்த ஆடிப்பெருக்கு விழாவில் அரசர்கள் ஆண்டிகள் எல்லாருமே பங்கு பெற்றனர் உறையூர் கிபி இருநூறாம் ஆண்டுக்கு முன் சோழரின் தலைநகரமாக விளங்கியது அகழிகளாலும் மதிலாலும் சூழப்பட்ட பாதுகாப்பான நகரமாக இது விளங்கியது காவேரிப்பட்டினம் என்று அழைக்கப்படும் காவேரி பூம்பட்டினம் காவேரி கழிமுகத்துக்கு அண்மையில் அமைந்திருந்த ஒரு துறைமுக நகராகும் தோலையின் காலத்திலே காவேரி பூம்பட்டினம் நாகப்பட்டினம் சோழநாட்டின் முக்கிய துறைமுக நகரங்களாக பெயர் பெற்றுள்ளன இந்நகரங்களில் பல மக்கள் வாழ்ந்தனர் இவை வணிக மையங்களாக விளங்கிய பல மாதத்தவரையும் கவரும் இடங்களாக இருந்தன பண்டைய ரோமர்களின் கப்பல்களும் இந்த துறைமுகங்களுக்கு வந்தன கிறித்து சகாப்தத்தின் தொடக்க காலங்களை சேர்ந்த ரோமானிய நாணயங்கள் பல காவேரியின் க~ கழிமுக பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன சோழ நாட்டின் இன்னொரு முக்கியமான நகரம் தஞ்சாவூர் ஒன்பதிலிருந்து பதினொறாம் பதினொன்றாம் நூற்றாண்டு வரை சோழப் பேரரசின் தலைநகரமாக விளங்கியது விஜயாலய சோழன் தஞ்சையை தன் தலைநகரமாக தேர்ந்தெடுத்து வெற்றிகள் பல பெற்றான் பல்லவ நாட்டை கைப்பற்றி பிறகு காஞ்சியை இரண்டாம் தலைநகரமாகக் கொண்டு அவ்வப்போது சோழ அரசர்கள் அங்கிருந்தும் ஆட்சிப் பொறுப்பை கவனித்துவந்தனர் எனினும் தஞ்சையே முக்கிய நகரமாக விளங்கியது சிறிது காலத்திற்கு பின் தஞ்சை அதன் முதன்மை இடத்தை இழந்தன இழந்தது இராசராசனின் மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் கங்காபுரி என்ற புதியதோர் நகரை உருவாக்கி அதை தன் தலைநகராகக் கொண்டான் பின் பதினொன்று முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகரமாக இருந்தது சோழகங்கம் என்ற அ~ அழகிய பெரிய ஏரியை கொண்ட இந்த நகர் பல நூற்றாண்டுகளாய் ராஜேந்திரன் ராஜேந்திரனின் பெருநோக்குக்கும் பெருமைக்கும் சின்னமாகி விளங்கியிருந்தது கும்பகோணத்தை அடுத்துள்ள பழையாறையில் ஒரு அரண்மனையும் முதலாம் ராசராசனுடைய பெயரிலேயே அருள்மொழி தேவச்சுரம் என்ற கோவிலும் இருந்தது இந்த அரண்மனையில் ராச ராசனின் தமக்கை குந்தவை பல காலம் விரும்பி தங்கி இருந்தாள் என்றும் ராசராசனும் சில காலம் தங்கியிருந்ததாகவும் கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன முதலாம் ராஜேந்திர மதுரையில் மிகப் பெரியதோர் அரண்மனை கட்டியதும் தவிர உத்திரமேரூர் போன்ற இடங்களில் சோழர் அரண்மனைகள் இருந்ததாக கல்வெட்டுகளில் இருந்து அறிகிறோம் சாளுக்கிய சோழன் காலத்தில் சிதம்பரம் மதுரை காஞ்சிபுரம் ஆகியவையும் மண்டல தலைநகரங்களாக விளங்கின முத்தொள்ளாயிரம் வரும் ஒரு பாடல் சோழர் ஆட்சியை பரப்பை கூறுகிறது கட்சி ஒரு கால் மிதிய ஒரு காலால் தத்து நீர்த்த தன்னொஞ்சை தன் மிதியா பிறர் செய்யும் ஈழம் மிதியா வருமே எம் கோழியர் கோக்களிக்க களிறு சோழர் ஆட்சி முறை கட்டிடக்கலை சொ~ இலக்கியம்

நாடகம் ஊராட்சி ஆகியவை சிறந்த நிலையில் இருந்தது நிர்வாகம் மற்றும் செயலாக்க நடவடிக்கைகளில் அரசனுக்கு உதவுவதற்காக வலுவான அதிகார அமைப்பு இருந்தது நிர்வாகம் இருந்தது நிர்வாகம் நிதி வழங்கல் வரி விதித்தல் பாதுகாப்பு போன்றவற்றில் ஆலோசனைகள் கூற அமைச்சர்கள் இருந்தனர் தற்காலத்தில் இருவது போல சட்டசபையோ சட்டவாக்க முறைமையோ இல்லாதிருந்தால் அரசன் நிதியாக செயல்படுவது தனிப்பட்ட அரசர்கள் நற்குணங்களிலும் அறவழிகளிலும் அவனு~ நம்பிக்கையிலும் தங்கி இருந்தது ஆட்சி சோழ அரசு ஒன்பது மண்டலங்களால் பிரிக்கப்பட்டிருந்தது சோழ அரசின் சிறிய பிரிவு கிராமம் இது ஊர் எனப்பட்டது கிராமங்கள் பலர் கொண்டாடும் நாடு இது கோட்டம் அல்லது கூற்றம் எனப்படும் நாடுகள் பல கொண்டது வள நாடு வள நாடுகள் பல கொண்டது ஒரு மண்டலமாகும் ஒவ்வொரு மண்டலமும் ஒன்பது வள நாடுகளாக பிரிக்கப்பட்டிருந்தன கடல் கடந்த நாடுகளையும் கைப்பற்றியவர்கள் சோழர்கள் எனவே சோழப் பேரரசில் ஆற்றல் மிக்க தரைப்படை யானைப்படை கடல் குதிரைப் படைகளுடன் கப்பற்படையும் இருந்தன படையின் ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனி பெயர்கள் இருந்தன முதலாம் ராசராசன் முதலாம் ராஜேந்திரன் காலத்தில்

சேரி~ தீண்டாச்சேரி என ஊர்ப்பகுதியை சுற்றி சுட்டுகிறது என்றும் பாகூரில் உள்ள திருமூலநகர் திருக்கோவில் கல்வெட்டொன்று ஒரு ஊரில் வாழ்ந்த ஒரு மக்கள் பிரிவினை தீண்டாதர் என குறிப்பிடுகின்றது என்றும் பேராசிரியர் கோ விஜயவேணுகோபால் விளங்குகிறார் மேலும் சோழர் காலத்தில்தான் இந்த தீண்டத்தகாதவர் சேரிகள் அரசாணையின்படி அமைக்கப்பட்டுள்ளன மேடான இடத்தில் மேல் சாதியினரும் பள்ளமான இடத்தில் கீழ் சாதியினரும் குடியிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் முற்றத்தில் வரும் மழைத் தண்ணீர் கூட தீட்டு

ஒன்றாக செயல்படுவதை தடுப்பதற்கு சாதி சார்பையும் சாதி ஒற்றுமையும் சாதி சமூக~ சமூகங்களையும் பிராமணர்கள் ஊக்குவித்தனர் சமூக வாழ்வில் முழு பங்கும் ஏற்க பெண்களுக்கு எவ்வித தடையும் இல்லை ஆனால் அடக்கமே பெண்களின் தலை சிறந்த அணிகலனாக கருதப்பட்டு பொதுவாக சொத்து வைத்துக் கொள்வதற்கும் அந்த சொத்துக்களை தங்கள் விரும்பியபடி அனுபவித்து வரவும் அதற்கு உரிமை இருந்து வந்தது அரசர்கள் மீது அரச குடும்பத்து பெண்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது அரசர்களும் செல்வந்தர்களும் பல மனைவியாரை திருமணம் செய்து கொண்டனர் ஆனால் பொதுவாக ஒரு ஆடவனுக்கு ஒரு மனைவி என்று நியதியே பெருவாரியாக நடைமுறையில் இருந்து வந்தது சிறந்த பயிற்சி தேவைப்படாத வேலை பெண்கள் பெண்கள் அமர்த்தப்பட்டனர் கணவர் இழந்த பெண் பிரிவாற்றல்லாமல் உடன்கட்டை ஏறுவதை பற்றி சில கல்வெட்டுகளில் குறிப்பிடத்தக்கது ஆனால் சோழ நாட்டில் இத்தகைய நிகழ்ச்சிகள் மிகக் குறைவாக நடந்தன இது பரவலான வழக்கமாக இல்லை முதலாம் பராந்தகன் ஆட்சி காலத்தில் வீர சோழன் இளங்கோவள் இளங்கோவள் என்ற பெரும் கொடும்பாளூரை சிற்றரசின் மனைவி கங்கா தேவியார் என்பவள் தீக்குளிக்கும் முன் ஒரு கோயிலில் நந்த விளக்கேற்றி நிவந்தங்களை கொடுத்தாள் என்று கல்வெட்டுகள் கூறுகின்றன குரு ராம் தாஸ்ஜியின் வாழ்க்கை. நீங்கள் மிகவும் இனிமையாகவும் இருந்தீர்கள். பணிவு இரக்கம் அன்பு மற்றும் பெருந்தன்மை ஆகிய நற்பண்புகள் நிறைந்திருந்தன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 குரு சாஹிப்ஜி அவரது மூத்த மருமகன் ராமாஜி மேலும் இளைய மகனிடம் மேடையை கட்டச்சொன்னார். குருஜி மீண்டும் மீண்டும்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

நீண்ட தாடி வைத்தீர்கள் என்று கேட்டதற்கு வரலாற்றில் காணப்படுகிறது. அது நடந்தால் தன்னைப் போன்ற குர்முகிகளின் கால்களை துடைக்கத்தான் இருக்கிறேன் என்றார் பாபாஜி மிகவும் கவரப்பட்டு உமது மகிமையை பற்றி முன்பு நிறைய கேள்விப்பட்டதாகவும் இப்போது பார்த்ததாகவும் கூறினார் குரு ராம் தாஸ்ஜியின் பிறப்பு சுன்னா மண்டி, லாகூர், இருவத்தி நாலு செப்டெம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நாலு தந்தை ஹரி தாஸ்ஜி மற்றும் தாய் தயாதி குர்கடி மற்றும் ஜோதி ஜோதி, ஒன்று செப்டெம்பர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி நாலு மற்றும் ஒன்று செப்டெம்பர் ஆயிரத்து ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணு வயது

பிப்ரவரி ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு, மஹால் மாதா பாணிஜி ஸ்ரீ

அமர் தாஸ்ஜியின் இளைய மகள் மூன்று சாஹிப் ஜாடுகள் பிரிதி சந்த் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்து எட்டு மகாதேவ் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபது, மற்றும் அர்ஜுன் தேவ்ஜி ஆயிரத்து ஐநூத்தி அறுவத்தி மூன்று, அமிர்தசரஸ் சாஹிப் அடித்தளம் அமைத்தார்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

ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலில் அமைக்கப்பட்டது மற்றும் நீர் தேக்கம் ஆயிரத்தி ஐநூத்து எழுபத்தி ஏழில் தொடங்கப்பட்டது ஸ்ரீ குரு ராம் தாஸ்ஜியின் முதல் பெயர் ஸ்ரீ குரு ராம் தாஸ்ஜியின் முதல் பெயர் ஜதா. அவர் இயற்கையின் தன்மையை தனது ஏழு வயது வரை தனது தலையில்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 அவர்களில் யாரும் ஆப்ஜிக்கு உதவவில்லை. ஆனால் ஆப்ஜியின் பாட்டி ஆப்ஜியை பஸாதே அழைத்து வந்தார் நானே பொருளாதாரரீதியாக

தளரவில்லை. ஆனால் நத்தை விற்கும் வேலையை தொடங்கினார் யாரிடமும் கை நீட்டவில்லை வரலாறு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்று ஜதாதி பசார்

வந்தார் சில சமயங்களில் ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு குரு அமர் தாஸ்ஜி அவரை தங்கும்படி ஊக்குவித்தார்

குரு அமர் தாஸ்ஜியின் அன்பும் கருணையும் ஜதாதியை குர்மதியிடம் இணைப்பதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. குருவின் போதனைகளின்படி தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் வடிவமைக்க முயன்ற ஆப்ஜியும் நாற்பது வயது வரை குரு இல்லத்திற்கு முழு விசுவாசத்துடன் சேவை செய்து நான்காவது குருவாக குரு நான் சாஹிப் ஜியின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார் ஒருநாள் குரு அமர் தாஸ்ஜி

சுமக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஜேதாஜியை பார்த்ததாக வரலாறு கூறுகிறது. சஹத்சுபா பாணிக்கு தேர்வும் சேவர் இருக்க வேண்டும் என்றான். குரு அமர் தாஸ்ஜி இதன் இது தான் வழி என்று கூறி தனது மகள் பாணிதியை தனக்கு நிச்சயதார்த்தம் செய்தார் குரு சாஹிப் அவரது மகள் பாணி மற்றும் முதல் குழந்தை கணவன் மனைவியாக சேவையில் ஈடுபட்டிருப்பதை கண்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். இந்த நாட்களில்

நடைபெற்றது. அதில் அவர் தீவிரமாக பங்கேற்றார் நிலை மற்றும் பரிசோதனை. அமர் தாஸ்ஜியின் மருமகனாக இருந்தாலும்

அவன் காதில் வாங்கவில்லை. சுமந்து செல்லும் சேவை தொடர்ந்தது இது மண் கூடை அல்ல. ராஜோக்கின் கூடை என்றும் குரு அமர் தாஸ் கூறினார் மூத்த மகன்

அத்துமீறலை கண்டும் கூட அவரை கெட்ட வார்த்தைகளை சொல்லாமல் குடும்ப வாழ்க்கையை எப்போதும் கடைபிடித்தார் இனிமையாக வைக்கப்பட்டுள்ளது குருநானக் ராஜோக்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 விளக்குவார் உணரப்படும் முன் இறைவா நீங்கள் நாங்கள் தூங்குவோம்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 கஸ்வதி வைத்தார். காஞ்சனு சோவின்னா குருமுகி ரங்கி தாலூஷ்யா. என் மனம் பிரிந்துவிட்டது ஜானு நான்கு சிரித்தாள். பிறந்தவர்கள் அனைவரும்

குரு ராம்தாஸ் மன உறுதி கொண்டவர். அவர் அரியணை ஏறுவதற்கு முன் ஜாதி ஆணவம் சடங்குகள் மற்றும் குருமத் சித்தாந்தம் காரணமாக குர்மதியின் காரணத்தை

குரு அமர் தாஸால் அனுப்பப்~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

சீக்கிய சத்ரூகள் மற்றும் குருமத் கொள்கைகள் மீது அன்பும் மரியாதையும் ஏற்பட்டது. அவர் தனது பாணியில் மாயைகள் மாயைகள் நயவஞ்சகர்கள் நிந்தனைகள் மற்றும் அகங்காரவாதிகளை தண்டித்தார். நன்றாக பேசிய~ பேசி~ பேசி இருக்கிறீர்கள் சொந்த மகன் ப்ரிதியாவிடம் கூட சொல்லியிருக்கிறீர்கள்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

இந்த உறுதியின் காரணமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட குரு ராம்தாஸ் ஆனார். ஆனால் அவர் தனது அகங்காரத்தை தனது வாழ்க்கையின் வழியில் விடாமல் மாறாக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 கவலையற்ற மாயாவிலிருந்து விலகியவள். தனக்கு செல்வத்தின் மீது பற்று இல்லை ஆனால் ஏழைகளை வணங்கி அவர்களுக்கு உதவி செய்தான். சேத் ஜகத் ராம் கந்தை கொடுத்தார் அவர் அதை ஒரே நேரத்தில் ஏழைகளுக்கு வழங்கினார் என்று வரலாறு கூறுகிறது. ஒரு மாய் தேனீருடன் முத்து மாலையைக் கொடுத்தார். ஆனால் அவர் வழியில் உட்கார்ந்திருந்த மலங்கிடம் கொடுத்தார் அக்பர் முத்திரைகளை வழங்கியபோது, ஆப்ஜி உடனடியாக விநியோகம் செய்தார் வந்த மக்~ மக்களிடையே